பேங்கோட சிம்பல்லா பிரிண்ட் பண்ணி வெச்சுருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியானு சொல்ட்டு பேனர்ல பிரிண்ட் பண்ணி ஒட்டி வெச்சுருக்.

இந்த எடத்துல ஒரு ஆண்டி ஒரு அங்கிள் உக்காந்துட்ருகாங்க.

தோல்ல துண்டு ஒன்னு போட்டு இருக்காரு செருப்பு அவுத்து விட்டுட்டு ஒரு கால்--

அழகு செடிலா செட் பண்ணி வெச்சுருக்காங்க சி_சி_டி_வி கேமராஸ்லா இருக்கு.

லைட்ஸ்லா ஃபிட் பண்ணி வெச்சுருக்காங்க சைடுல ஒரு நாலஞ்சு பேர் உக்காந்துட்ருக்காங்க.

ஏணிலா இருக்கு பக்கத்திலேயே ப்ளூ கலர்ல ஒரு பாறல் ஒன்னு இருக்கு.

இருக்கறதுலையே பெரிய ப்ளூ கலர் சட்டர் ஒன்னு போட்டு வச்சுருக்காங்க.

இதுல ஒரு ஆள் பின்னாடி வாட்டமா திரும்பி நின்னுட்டுருக்காரு.

வாட்டர் ஃபால்ஸ் போல கீழ நறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க வாட்டர் ஃபால்ஸ்ல தண்ணி சாரல் மாதிரி நறைய அடிக்குது பக்கத்திலேயே மரல்லாம் நறைய இருக்குது.

மேல டேபிள் மேல ஒரு ஜக்கு ஒன்னு வெச்சுருக்காங்க பக்கத்துல நெறைய சேர்ஸ் எல்லா.

நெறய பாக்ஸ்ல கீழ பொருள்லாம் வச்சி.

ஈச்சமரம் மாரி நெறைய மரம் இருக்கு செடிலா வெச்சிருக்காங்க.

எதோ வண்டில ஏத்திட்டு வந்து அத ஒரு ஆள் தயில தூக்கிட்டு போய்ட்டு இருகாரு.

நெறைய தென்னமரலா தெரியிது எருக்கஞ்செடில்லா சைடுல வச்சிருக்காங்க நோஸ்மோ .

பால் ஒன்னு வெச்சிருக்காங்க பக்கத்துலே போஸ்ட் ஆபீஸ் ஓட.

ஒரு மூணு போட்டோவோட மூஞ்சி பிளர் பண்ணமாரி காட்டிருக்காங்க.

பிஸ்கட் பாக்ஸ் மாரி ஒரு நாலஞ்சு பாக்ஸ் செட் பண்ணி வெச்சிருக்காங்க.

லைட் ஃபிட்டிங்ஸ்லா இருக்கு லைட்ல்லா ரன் ஆயிட்ருக்கு.

நெறைய கயிற்லா கட்டி அங்கங்க இழுத்து கட்டி வெச்சுருக்காங்க.

மலப்பிரதேசத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்க மாறி இருக்கு.